hello கெவின் நல்லாருக்கியா? அஹ் சத்யா, நல்லாருக்கேன் சத்யா. நீ எப்படி இருக்கே

phone பண்ணி ரொம்ப நாளாச்சே. உன் voice கேட்டாலே ஒரு மாதிரி நல்லாருக்கு energy ஆ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

வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்க தான் correct ஆ இருக்கும் time உ. அழகா சாயங்காலம் எந்திரிப்பேன். அப்படியே ஒரு ரெண்டு நடை வீட்ட சுத்தி பசிச்சா கொஞ்சோண்டு சாப்பிடுவேன். இல்ல sometimes வெளில போனா tea வேற ஏதாவது சாப்பிடுட்டு வந்து திரும்பவும்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

phone உ ஆனா ten to எனக்கு nine hours வரும் so nine hours ல வந்து, ஆஹ் eight hours வந்து work உ one hour வந்து break உ, அந்த மாதிரி calculation okay ஒரு நிமிஷம் சத்யா.

hello இல்ல இல்ல ஒரு நிமிஷம்னு சொன்னேன்.

அஹ் என் அக்கா எல்லாம் நல்லாருக்காங்க. அக்காக்கு தம்பியா பாப்பாவா? இப்போ தான் வந்து ஆஹ் over சேட்டையா இருக்கா? அஹ் ஆமா ஆமா.

ஆஹ் அதெல்லாம் வந்து இப்போ jolly யா இருக்கும். அவ கூட jolly யா விளையாண்டிட்டிருக்கிறது time போறதே தெரியாது. okay okay உனக்கு அதே ஒரு பெரிய happy யா இருக்கும் அப்படியே வீட்டுல இருக்கறப்போ. ஆமாமாம். இப்ப அப்புறம் ஊருலெல்லாம் அம்மா அப்பாலாம் நல்லாருக்காங்களா? உம் எல்லாம் நல்லாருக்காங்க. ஆமாம் நீ என்ன பண்ணீட்டிருக்க இப்போ? work போயிட்டிருக்கியா என்ன பண்ணீட்டிருக்க? நான் சும்மா அப்படியே work from home மாதிரி எடுத்து பண்ணிட்டிருக்கேன்.

அஹ் நான் இதுக்கு முன்னாடி work பண்ண office ல office related ஆ அங்கருந்து work வந்து check அப்புறம் அந்த work அ வச்சு வெளில எங்கேயாவது try பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு same work கிடைக்கிற ஒரு vendor அ பிடிச்சு அங்க வந்து join பண்ணிட்டேன்.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 எப்படி சொல்றது, நம்ம ஏதாவது ஒரு try பண்ணலாம், புதுசா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்ததே இப்போ நம்மளே வந்து full time work பாக்க வேண்டியதா இருக்கு பேசறத்துக்கே time மே இருக்கமாட்டேங்குது.

கொஞ்சம் பொறுமையோவே இரு. எடுத்த உடனே முடியும்னா முடியாதுல? ஆமா ஆமா கண்டிப்பா. பொறுமையா வருங்கிற மாதிரி wait பண்ணிட்டே இருக்கோம். வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க salary கொடுக்க மாட்ற அப்படினுட்டு. இல்ல பொறுமையா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சந்தோஷபடுவாங்க. ச்சே நம்ம பொண்ணுக்குள்ளயும் எனக்கே இங்க night shift ரொம்ப தான் இருக்கு. வெளில இருந்து பாக்குறப்போ நல்ல வேலை jolly யா இருப்பாங்க தூங்குவாங்க name அ சொல்லிட்டாலே ஏதோ பெருசா settle ஆயிட்ட மாதிரி ஒரு feel ஆமா ஆமா. ஆனா இங்க படற கஷ்டம்

கண்டிப்பா சீக்கிரமா வந்து நல்ல level க்கு வந்துட்டு கண்டிப்பா உன்ன கூப்புட்டுக்குறேன். இப்போ வந்து ஏன் இப்போ நான் வந்து நாங்களுமே வந்து salary அந்த அளவுக்கு வராம அப்படி தான் work போயிட்டிருக்கு. உனக்கு அங்க monthly salary வந்துரும் அந்த மாதிரி இருக்கும் so கொஞ்சம்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 okay கண்டிப்பா கண்டிப்பா கூப்புடு நான் எப்பவுமே ready யா தான் இருப்பேன்.

இப்போ கூட ஏதாவது work பண்ணணுமா ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தா கூட it's okay வெட்டியா வீட்ல உக்காந்துட்டிருக்கற அந்த ரெண்டு மணி நேரம் சுத்திட்டிருக்கற நேரம் ஏதாவது work பண்ணுவேன். okay okay வீட்டுல system லாம் வச்சிருக்கயா?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

உனக்கெங்க என் post லாம் பாக்க time இருக்கும்.

உனக்கெங்க என் post என் post எல்லாம் பாரக்க time இருக்கும்னேன்.

அதெப்படி தான் அந்த சனிக்கிழமை night வந்து கொஞ்சம் free யா இருக்கறா மாதிரி ஒரு feel வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் போய் பாக்குறது social media எல்லாத்தையுமே போயி பாத்து ஓ இதெல்லாம் இருக்கா இவ்வளவு நாளாச்சு

okay okay அப்பறம் வீட்~ ஊருல என்ன என்ன போயிட்டிருக்கு என்ன work உ அப்பாக்கு?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

எப்பயாவது போய் பாக்கறது அந்த மாதிரி தான் போயிட்டிருக்கு.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 ஆமா ஆமா. அம்மா அப்பா மட்டும் இருக்காங்க so அப்பா work போயிட்டிருக்காங்க அம்மா வீட்டுல இருந்து பாத்துட்டிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிலம் எல்லாம் கிடந்துச்சே அதெல்லாம் என்ன பண்ணீங்க? முன்னாடியெல்லாம் சின்ன~ நாங்க நான் சின்ன புள்ளயா இருக்கும்போது உள்ள வரும்போது வந்து ஏதாவது நட்டெல்லாம் வச்சிருப்பீங்க ஏதாவது செடியெல்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ அது மாதிரி போட்டிருக்கீங்களா இல்ல சும்மா தான் இருக்கா? இல்ல இல்ல இப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ணலப்பா, அப்பா சின்ன வயசுல பண்ணிட்டிருந்தது. பண்ணிட்டிருந்தது தான். இப்போ எதுவுமே சும்மா தான் இருக்கு. ஆஹ் போட்டிருந்தோம் so அது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. அப்படினுட்டு இல்லல, ஆமாம் actually செய்யறத்துக்கு யாரும் இல்லல. அப்பாவும் அங்க work பாத்திட்டு இருக்காங்க so அவங்களால, ஒரு ஆளால பாத்துக்க முடியாது எல்லாத்தையும் so அம்மாவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வீட்லயே தான் இருக்காங்க. maybe நான் இருந்தேனா கூட ஹம் பாத்திருப்பேன். நான் இங்க வந்து உக்காந்திருக்கனே. ஆமா ஆமா. அதுவும் வந்து கஷ்டந்தான்.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

உம் ஆமாம். கடலை தான் வந்து நிறைய போட்டிருக்கோம். அது தான் நமக்கு நல்லா காசு கிடைக்கும். ஆமா ஆமா. அதில்லாம வீட்டுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், எண்ணெய் ஆட்டிக்கலாம். அதுனால வந்து கடலை தான் அதிகமா போட்டிருக்கோம். போன மாதம் வரைக்கும் இது போட்டிருந்தோம், நடவு நட்டு நெல்லு எடுத்தோம்.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

உம் நல்லா இருக்கே.

நமக்கு பொழப்பு இது தானே. அப்பா வீட்டுல இதை பாத்துப்பாங்க இதெல்லாம்.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 ஏய், அதே தான் இப்போ actually இப்போ ன் வீட்டுக்கு அதாவது பக்காவா land யாரோ வாங்கிருக்காரு, எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. சும்மாவே தான் கிடக்கறது பேசாம நானே full ஆ இறங்கலாமாங்குற ஒரு idea சரி சரி. இல்ல இப்போ ஒமேகால உனக்கு என்ன process போயிட்டு இருக்கு. எனக்கு இது ஆஹ் medical

இல்ல இல்ல actually அதில்லாம கிடையாதுல்ல என்ன தான் நம்ம future வந்துட்டு போனாலும் விவசாயம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுல்ல so நம்மளுக்குன்னு ஒரு இடம் நம்ம பேருல இருக்கற இடம், நம்ம முதல் போட்டு செஞ்சு அதுல வர்ற லாபத்தை நம்ம எடுத்திட்டு போலாம்ல

so இனிமே கண்டிப்பா அது விவசாயம் இல்லாமலாம் இருக்காது என்னனா, பேசாம நம்ம இதுக்கு ஆஹ் இந்த side போயிட்டு நம்ம side உம் கொஞ்சம் நம்ம area side உம் கொஞ்சம் போவோமே. அந்த idea இருக்கு. அதென்ன தான் பண்றது இப்படியே இருந்தாலும் ஒண்ணும் போடவும் முடியாது. கண்டிப்பா. எவ்வளவு தான் நம்ம வந்து ஆனா, எப்படின்னா இப்போ IT ல work பண்றது வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா city ல city ய பொறுத்தவரைக்கும் okay அது மத்தவங்களுமே IT ல வேலை பாக்கும் போது அப்பா decent ஆ போயிட்டு வர்றாங்க இருக்காங்க நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஆனா அதுக்குள்ள இருக்கற வந்து மன அழுத்தம் கஷ்டம் எல்லாமே அது அவங்களுக்கு தான் தெரியும்.

என்னதான் அதை வந்து decent உ நம்ம அப்படின்னு பாத்தாலும், அது என்னதான் இருந்தாலும், அது செஞ்சா தானே சாப்பிட முடியும்.

இது வந்து வயலுக்குள்ள இறங்கி வேலை பாக்குறப்போ வந்து எல்லாமே ஒரு அஹ் எப்படி சொல்றது உடம்புக்குமே மனசுக்கு எல்லாத்துக்குமே healthy யா இருக்கும்.

அது வந்து புரியாது நிறைய பேருக்கு full ஆ வந்து IT ல பொண்ணே கொடுக்க மாட்டாங்க முதல்ல விவசாயிக்கு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

பொண்ணு கொடுக்கறதை விட பொண்ணு ஒத்துக்காது காரணம் விவசாயிய கல்யாணம் பண்றத்துக்கு. ஆமா ஆமா. போய் பேசாம நம்ம area லயே பாத்துட்டு, ஒரு கிராமத்து பொண்ணா பாத்துட்டு கிராம~ கிராமத்து பொண்ணா கட்டிக்கறத்துக்கு பொண்ணு வீட்டுல~ பையன் வீட்டுலயும் இல்ல அவங்க அம்மா அப்பாவும் ஒத்துக்கமாட்டாங்க. அதே மாதிரி என்ன~ என்ன தான் விவசாயியா இருந்தாலுமே அவங்களோட பொண்ண வந்து எப்படின்னா ஒரு நல்ல settled ஆன ஆஹ் இப்படியெல்லாம் இருந்தா எங்களுக்கு எப்படிமா பொண்ணு கிடைக்கும்?

ஆமாம். அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு, ஆமாம் அங்க இருக்க~ இருக்கற கஷ்டம் அது வந்து அவங்களுக்கு தெரியாது city ல இருக்காங்க socompany ல வேல செய்றாங்க அப்படின்னு பாத்துட்டு கஷ்டம் அப்படிங்கறத விட இங்க ஆஹ் விவசாயிங்களுக்கு வந்து கிராமத்துல இருக்கும்போது வந்து செலவு ரொம்ப கம்மி தான் ஆனா அவங்களால வந்து அதையே வந்து ரொம்ப கஷ்டமா feel பண்ணுவாங்க. ஆமா ஆமா. அவங்க city க்குள்ள வந்து இருக்கறது அப்படின்னா அடுத்து எப்படின்னா வாடகைல இருந்து ஒரு சின்ன சின்ன things வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து amount pay பண்ணி நிறைய amount கொடுக்கறா மாதிரி தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இதே கிராமத்துல இருக்குபோது இப்போ எப்புடின்னா, கிராமத்துல வந்து இப்போ நமக்கு வீடில்ல நம்ம வீ~ ஆஹ் சொன்னோம்னா சொந்தக்காரங்க வாங்க எங்க வீட்டுல வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாசமா கூப்புடுவாங்க. ஆமாம் இங்கெல்லாம் எவனும் கூப்பிடமாட்டாங்க

ஆமா ஆமா. அதென்னமோ உண்மைதான்.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

களத்துலயே இறங்கிடலான்னு ஒரு idea இருக்கு. ஆனா என்ன எல்லாம் தெரிஞ்சுக்காம இறங்கூடாதுல ஒரு விஷயத்துல. எனக்கு ரொம்ப தெரியாது, சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் பாத்திருக்கேன் அம்மா அப்பா கூட சேர்ந்து அவ்வளோ தான். நான் அதை பத்தி முழுசா தெரியாம நம்ம மட்டும் காலை வச்சுட்டோம்னா அப்புறம் தானே மாட்டிட்டு கண்டிப்பா. நம்ம வந்து எப்படி சொல்லறது full ஆ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கொஞ்ச கொஞ்சமா ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம கவனமா எல்லாம் வந்து பாத்துக்கணும். கொஞ்ச கொஞ்சமா வளருதா, நம்மளும் கொஞ்ச கொஞ்சமா அதை கவனிச்சு கவனிச்சு எல்லாமே பண்ணணும்.

உம் அதுதான் எந்த விஷயத்துல எது எது விளைக்கணும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்ல correct ஆ ஆமாம். இதுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், அதுக்கெவ்வளவு தண்ணி கொடுக்கணும், எதுக்கு சொட்டு நீரா கொடுக்கணும், எதுக்கு தண்ணி பாச்சணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். பேசாம விவசாயிங்களுக்காக ஒரு college ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமே. எனக்கு அது ஒரு ஆசை விவசாயம் எப்படி பண்றது என்னபயிர் போடணும் எந்த களத்துல எந்த பயிர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு படிப்பா வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம தாத்தா அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம். ஆனா வர வர generation லாம் அதை பத்தி தெரியாம தான அப்படி யாருக்குமே தெரியலன்னா அவ்வளவு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது.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

என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருக்கு marriage அப்படின்னு வந்து fix ஆகும்போது அவரு வந்து சரி வெளியூருல இருந்து field work பாத்துட்டிருந்தாரு அதாவது சொந்த ஊருக்கு வந்து அஞ்சு வருஷம் வரவே இல்ல. அப்படி தான் இருப்பாரு எப்பயாவது தான் வருவாரு போவாரு.

ஆனா வீட்டுல இருக்கறவங்க அந்த வயல் வேலை அதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தாங்க. அவருக்கு கல்யாணம் அப்படின்னு வர்றப்போ கல்யாணம் வந்து ஒரு கிராமத்து பொண்ண தான் பாத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னனா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

மனைவி குழந்தைங்களை விட்டுட்டுப் போற மாதிரி தான் இருக்கும். வெளியூர்ல போய் தங்கிட்டு இப்படிலாம் இருக்க முடியாது அப்படிங்குறதுக்காக அஹ் அந்த வேலையை வந்து விட்டுட்டு இங்க வந்து விவசாயம் பாத்துட்டிருக்காரு இப்போ வரைக்கும் super super super

பாத்துட்டிருக்காரு அதே time வந்து, எங்க போனாலும் சா~வீட்டுக்கு வர்ற மாதிரிதான் இருக்கும். வீட்டுக்கு சும்மா சும்மா, வீட்டுக்கு முன்னாடியே வயலு, ஆஹ் அப்போ வீட்டுல இருக்கும்போது குழந்தைகளை பார்த்த மாதிரி இருக்கும் wife கூடயும் இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கூடயும் time கொடுத்தா மாதிரி இருக்கும்ல? ஆமா ஆமா. ஆமாம், இப்போ நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் வீடெல்லாம் விட்டுட்டு சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு தானே இப்போ இங்க வேலைனு இங்க வந்து உக்காந்துருக்கேன்.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

அது மாதிரி இது பண்ணும்போது அப்படி தான் வந்து நம்ம வீட்டுக்கான time உ எல்லாத்துக்குமான time கொடுக்கணும். ஆனா அங்கயே இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா வயல்ல

உண்மை தான்மா extra time எடுத்து வேலை வாங்குவாங்க, ரொம்ப pressure பண்ணுவாங்க target target னு

incentive incentive னு அது பக்கம் ஒருபக்கம் ஓடிட்டிருப்போம். IT ல வேலை பாக்குறதுனால IT க்கு IT ல வேலை பாக்குற level க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் friends இருப்பாங்க. இப்போ அவங்களோட போகும் போது அதுக்கொரு மாதிரி செலவு பண்ணணும் அவங்க range க்கு. ஆமா ஆமா ஆமா. அதுவும் birthday party னா birthday ல

ஆமாம். நம்ம கூட பரவா இல்ல. ஆஹ் கடைசியா நம்ம எப்போ meet பண்ணோம்? பார்த்தோம்.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 அவன் birthday க்கும் வந்து நம்மள செலவிழுத்துவிட்டுருவாங்க அப்படின்னா gift வாங்கி கொடுக்கணும் நம்ம birthday க்கும்

அப்படியே போயிட்டிருக்கு hello துரை

நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கை எல்லாம் ஏதோ போகுது. துரை, ஏதும் சொல்ற மாதிரி இல்லை

நல்லா இருகாங்க நல்லா இருகாங்க. இங்க hospital வரைக்கும் தூரம் வந்தேன்

பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை